book லயும் நீங்க படிக்கலாம் அதாவது இப்போ உள்ள காலக்கட்டத்தில வந்து cellphone அப்படியெல்லாம் வந்துடுச்சு அதனால நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வளந்து கொள்ள வேண்டியது தான் அதுக்காண்டி இப்போ newspaper வர்றது வந்து அதுவும் இப்போ வந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் அந்த பழக்கம் ரொம்ப குறைஞ்சுட்டு அதில என்ன பண்றதுன்னா நம்ம மீண்டும் நாம் என்ன செய்யணும் பழைய மாதிரி எல்லாருமே news paper படிக்குற அளவுக்கு நம்ம மாற்றணும் இதை பத்தி நீங்க என்ன சொல்றிங்க ரியா ஆஹ் நிச்சயமா இந்த நியூ நாளிதழ் பழக்கம் வந்ததுன்னா நம்ம தினசரியா தொலை தொ தொலைபேசியை பயன்படுத் பயன்பாட வந்து கொஞ்சம் குறையும்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆஹ் ஒரு ஒரு தொடர் ஒரு தொலைப்பேசி நம்ம பாக்குறதுனால நம்ம கண் பார்வைகளோட கண் இ குறைபாடு வருமுன்னு நான் நம்புறேன் இதே நாளிதழில படிச்சோம்னா நமக்கு நம்ம இந்த இந்த வரியெல்லாம் படிக்குறோம் அப்படின்னு இருக்கிற சில concentrations அதாவது கவனம் இருக்கும் இல்லையா தொலைபேசியில அது இருக்கிற மாதிரியும் இருக்காது இப்ப நான் எதோ ஒரு நாளிதழில வந்து இணையத்தில படிக்கணுன்னு நினைச்சு படிப்பேன் ஆனா வந்து phone ல வேறே எதோ ஒரு notification வர்றதுனால என் கவனம் அங்க சிதறுது இல்லையா இதே நாளிதழ்னா வந்து அந்த மாதிரியான கவனச்சிதற்கள் சிதறல்கள் எல்லாம் இல்லாம அது நம்மளோட concentration அ develop பண்ண help பண்ணுது அப்படின்னு

கண்டிப்பா first லாமே எப் எப்படின்னா ஒரு ஆயிரத்தி தொளாயிரத்தி அந்த தொண்ணூறுல பிறந்தவர்களுக்கெல்லாம் எப்படின்னா அந்த result எல்லாமே வந்து newspaper ல தான் வரும் ஆனால் இப்போ internet லாம் வளர்ந்ததுனாலே எல்லாம் mobile உ ஆஹ் அப்படின்னு பாக்க ஆரமிச்சுடுறாங்க ஆனா இதோட இது useful தான் so பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ தமிழ் நாதி நாளிதழ்னு எடுத்துக்கிட்டா தமிழ் மொழியில வெளிவரும் ஆஹ் இது வந்திட்டு என்னன்னா அண்மைய செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஆஹ் அப்புறம் வந்து தமிழில பத்திரிக்கை வந்துட்டு என்னன்னா செய்தித்தாளில இது பண்றாங்க கடைசியில வந்துட்டு இது என்ன இதோட கருத்து வேறுபாடு எல்லாமே பத்திரிக்கையாளர்கள் கையில தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ரியா நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் நிச்சயமா பத்திரிக்கையாளர்கள் கையில தான் வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தே இருக்குன்னு எல்லாம் சில cinema வசனங்களும் இருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அப்படித்தான் சில பேரு சொல்லிட்டு சுத்துறாங்க அது என்னன்னு தெரியல ஒரு பத்திரிக்கையாளர்கள் நினைச்சா இன்னைக்கு கீழ் அடிமட்டத்துல இருக்க மனிஷனுக்கு ஆஹ் அவங்க எழுத்துனால வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும் இல்ல மேல பு புகழோட உச்சத்துல இருக்கவனையும் சறுக்கி விட முடியும் அப்படின்னுட்டு எல்லாம் இருக்கு இதை பத்தி நீங்க என்னலாம் சொல்ல நினைக்குறீங்க லோகேஷ் ஆஹ் எழுத்தாளரோ இல்லை ஒரு பத்திரிக்கையாளரோ தங்களுடைய எழுத்து மூலியமா மக்களுக்கு தெரிவிக்கிற கருத்து எல்லாமே உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும்

அதாவது நம்ம இப்போ ஒரு உண்மைய வந்து வெச்சுக்குவோம் அப்படின்னா அவங்க இப்ப ஒரு உயர்தர மனிதன் அவங்களோட சிறப்புகளை வந்து யாருமே காட்டிக்க மாட்டாங்க அதை வந்து அவங்கவெளி வெளிபடுத்துவதற்கும் அந்த தாழ்மைக்கு கீழ உள்ளவங்க வந்து அவங்க செய்யுறது அது தான் அவங்களை மேல கொண்டுவர்றதுக்கு தான் இப்போ அவங்க try பண்ணுவாங்க புரியுதுங்களா hello ஆஹ் புரியுது இதுல வந்து முக்காவாசி வீழ்ச்சி தான் அதனால அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு எது செஞ்சாலும் அவங்க செய்யுறது தான் correct உ அப்படி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இதுனால நீங்க எனக்கு சொல்றது ஆஹ் இந்த நாட்டோட தலையெழுத்தே அவுங்க செய்தியாளர்கள்ட கைல தான் இருக்கு நீங்க சொல்றது உண்மை தான் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரூபிஷா

பன்பலை மற்றும் அனைத்து ஊடகங்களிலுமே இவங்க எல்லாம் work பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆஹ் அதாவது இவங்க பத்திரிக்கை எல்லாம் இயக்கு இயக்குற ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம் இந்த செய்தியாளர்கள் வந்து புகைப்படக்காரர்களா இருப்பாங்க ஒளிப்பதிவாளர்களா இருப்பாங்க ஒளிப்பதிவு உதவியாளர்களா இருப்பாங்க இப்போ news எடுக்கணும்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா news first எடுத்தவுடனே எங்க எந்த incident நடக்குதோ அங்க போய் photo எடுக்க ஆரமிச்சுடுவாங்க அந்த photo எடுத்து ஆஹ் அதை எல்லாத்தையும் பேட்டி எடுத்து அதோட இந்த கருத்துகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்பறம் அது எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு அதுக்கப்பறம் தான் அதை பத்திரிக்கையிலேயே போடுவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க ரியா? ஆஹ் நிச்சயமா ஆஹ் அந்த ஆஹ் எழுத்தாளருடைய எழுத்து என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா எதோ ஒரு நாளிதழில இவங்களை பத்தி அவங்களோட தனிப்பட்ட விரோதத்துக்காக அவங்களை பத்தி தப்பா எழுதுறது இல்ல யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பொதுவான கருத்து தான் ஆஹ் சில சில எழுத்தாளர்களும் இருக்குறாங்க அஹ் உண்மையா நேர்மையா அவங்க என்ன செய்றாங்களோ அதுக்கு ஏத்த ஆஹ் பாராட்டு தெரிவிக்குற நாளிதழ்களும் இருக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில கொஞ்சம் பிடிக்கும் பிடிக்கும் கூட சொல்ல முடியாது கொஞ்சம் regular ஆ வாசிச்சுட்டு வர்ற வருகிற நாளிதழ்னா ஆனந்த விகடன் தான் அதுல பார்த்தீங்கன்னா வாராவாரம் ஒரு சினிமா படங்களோட அந்த reviews எல்லாம் கூட இருக்கும் சில கடி ஜோக்குகள் மொக்க ஜோக்கெல்லாம் இருக்கும் தொடர் கதைகள் கூட எல்லாம் இருக்கும் ரொம்பவே சுவாரசியமான தொடர் கதைகள் எல்லாம் கூட இது வரைக்கும் எழுதிட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க ஆஹ் அதில பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரைப் பத்து அவர் அப்படிதானான்னு எனக்கு உண்மையா தெரியாது ஆனா அவரை பற்றி அவர் ரொம்ப மோசமா எழுதி இருந்தாங்க அவருடைய ஊழல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் சிதைக்கிற மாதிரி எழுதி இருந்தாங்க தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு இங்கு யாருக்குமே உரிமை இல்லை அவங்க சமுதாயத்தில எப்படி இருக்குறாங்கன்றதை பத்தி மட்டும் நாம் பேசினா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஊடகங்கள் வந்து மக்களுடைய கவனம் வந்து தன் பக்கம் வரணும் அப்படின்றதுக்கா சில விஷயங்களை கொஞ்சம் extra வா ஆஹ் ஊதி பெருசாக்குகிற மாதிரி நான் நினைக்குறேன் அது மாதிரி இப்போ கம்மியா சொன்ன மாதிரி தான் இப்போ பேசுவாங்க அதாவது அவங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அவங்க உயர்ந்த இடத்தில அவுங்க இன்னும் மேலும் மேலும் அவங்களை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அதான் அதுதான் அவங்களுடைய வேலையே செய்தியாளர்களுடையே வேலையே அது தான் நீங்க என்ன நினைக்குறீங்க ரூபிஷா hello ரூபிஷா

ஆஹ் சேருறாங்க அதெல்லாம் வந்து உபயோக உபயோகம் உபயோகமா இருக்கிற செய்தியா தான் நான் பாக்குறேன் அது மட்டுமல்லாம இப்போ இந்த

இல்லை இந்த திருமண அழைப்போ கூட எல்லாம் வந்து இந்த newspaper ல வருது அத பத்தி அதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் கூட ஒரு நல்ல விஷயம் தான எதோ ஒரு எல்லாருக்கும் சொல்லணுன்னு ஆமா இந்த கட்சிக்காறவுங்க அவங்க கல்யாணம் இந்த எதாவது சின்ன குழந்தைங்க இறப்பு பெரியவங்க இறப்பு ஆஹ் ராசி பலன்கள் ஒவ்வொரு செய்தியோட நல்ல படங்கள் இப்போ இந்த school ல இந்த இது நடத்தினாங்க அப்படின்றதை எல்லாம் தெரிய படுத்துறதுக்கு எல்லாம் ஒரு நல்ல useful ஆ இருக்கும் அதுக்கப்பறம் சில கட்டுரைகள் அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க ஆஹ்

இப்போ ஒரு விளம்பரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வையுங்களேன் இப்போ வந்து யாருக்கும் தெரிய போறது இல்லை இப்போ நம்ம ஊருல சென்னையிலேயே இப்போ நானே news paper ல போட்டேன் என்று வையுங்களேன் உலகம் முழுவதும் தெரியப்படும்

ரூபிஷா

நீங்க ரூபிஷா இந்த செய்தித்தாளிலிருந்து எதாவது ஒரு ஒரு தீமைன்னு நீங்க எதாவது ஒரு விஷயம் பாக்குறீங்களா அப்ப சொல்ற அளவுக்கு இங்க பெருசா கிடையாது ஊடகங்களில உள்ள செய்தித்தாள் செய்தியாளர்கள் எல்லாம் தப்பாக போட்டா தான் அது தப்பா வரும் மத்தபடி குழந்தைங்க எல்லாம் படிச்சா அதுல பொது அறிவு கருத்தெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் படிச்சாலே கொஞ்சம் நல்லதாத்தான் இருக்கும்

இப்போ உள்ள generations லலாம் யாரும் குழந்தைகளுக்கு newspaper படிக்க சொல்றதும் இல்லை அதுவும் இல்லாம அவங்க குழந்தைங்களும் எல்லாம் இதை அதை பத்தி படிக்கிறதும் இல்லை இதற்துக்கு அப்புறம் வரும் generations ல் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி நான் கேக்குறேன் லோகேஷ் இதுக்கு அப்புறம் வரும் generations லாம் full ஆ இப்போ நம்மளே நம்மளே news paper நீங்க யாராவது படிச்சுருக்கீங்களா news paper நானே news paper படிச்சு ரொம்ப சின்ன வயசுல படிச்சென் அப்போதைக்கு வந்து சில சிறுவர் மலர்ன்னு ஒரு book வரும் அதில வந்து question answer உ இந்த மாதிரி சின்ன சின்ன விடையெல்லாம் அதில் போட்டிருபாங்க இது மட்டும் இல்லாம பொழுது போக்காக விடுகதைகள் விளையாட்டுகள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த book ல இப்போ வர போற generations லாம் வந்து பார்த்தீங்கன்னா mobile தான் அப்படியே மாறிடும் அப்போதைக்கு வந்து இந்த news paper அப்படின்ற அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க பசங்க இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ரியா?

அஹ் வாசிப்பு பழக்கம் அப்படின்றது கொஞ்சம் நின்றுச்சு ஏன்னா கை மாறி வர்றதுனாலே news paper மூலியமா நோய் பரவுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு பயந்து தான் அந்த பழக்கத்தை நான் விட்டேன் நானுமே இந்த சிறுவர் மலர் எல்லாம் படிச்சுருக்கேன் அதில இருந்து நிறைய அறிவுப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்துருக்கோம் ஆஹ் சில விடுகதைகள் அஹ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம அறிவை தூண்டி விடுற மாதிரி எல்லாம் இருந்து அது வழி கண்டு பிடிக்கிறது இருக்கும் அதுல அதுவும் இல்லாம வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு யானைய போட்டு இன்னொரு யானை இருக்கும் அதுல எத்தனை வித்தியாசங்கள் அப்படின்றதை கண்டு பிடிக்கணும் அப்பறம் இந்த தென்னாலி ராமன் கதைகள் சக்திமான் அதெல்லாம் வந்து இந்த ninety kids க்கு ரொம்ப இதுவா இருந்துட்டு இருந்துச்சு இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் மலர் இன்னும் போடுவாங்க அதிலும் இந்த கதைகள் நல்லா இருக்கும் பெண்களுக்கு ஏற்ற அழகு குறிப்புகள் அதுக்கு அப்பறாம் சமையல் ஆஹ் இதெல்லாம் போடுவார்கள் நானும் அதெல்லாம் படிச்சுருக்கேன் நீங்க அந்த மாதிரி எதாவது படிச்சிருக்கீங்களா லோகேஷ்

அந்த மாதிரி ஒன்னொன்னா வரும் இப்போ நமக்கு கொஞ்சம் ராசி பலன்கள் பலன்கள் இந்த மாதிரி நிறைய வருவதுனாலே இப்போ அவங்களும் அதையும் மறந்துட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்குறீங்க ரியா ஆஹ் நிச்சயமா லோகேஷ் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த பழக்கத்தை வந்து மறந்துட்டே வர்றாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்ப இப்ப எப்படி telegram அந்த தந்தி இந்த பழக்கம் எல்லாம் வந்து மொத்தமா ஒழிச்சுட்டாங்களோ

நன்றி நன்றி ரியா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

hello maam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

hello maam